sir எல்லாருமே cancel பண்ணா உங்ககிட்ட உள்ள rules தான் சார் அவங்கள்டயும். எல்லாருமே cancel பண்ணா அவங்கள்டேந்து நாங்க twenty five percentage எடுத்துட்டு மீதி amount அ தான் நாங்க refund பண்றோம், பண்ணனும் பண்ற மாதிரி இருக்கும். நானா சொல்றது கிடையாது. procedure என்னவோ அதபடி தான் நாங்க பேசிட்டு இருக்கோம். okay ங்களா. facilities இல்லாம நீங்க வந்து எங்க, எங்கள தேடி வர மாட்டீங்க. okay ங்களா. நாங்க எல்லா facilities குடுக்குறோம் correct ஆ. அதனாலதான் நீங்க வந்து, எங்க travels ஆ தேடி வந்து இப்ப book பண்ணிருக்கீங்க. okay ங்களா. அது உங்களுக்கே தெரியும். அப்டின்றபோ திடீர்னு cancel பண்ணிட்டு போகும்போது, அந்த less வந்து எங்களுக்கு தானே sir. Loss வந்து எங்களுக்கு தானே. அத equal பன்னனும்ல நாங்க. okay இப்ப, நான் என்ன sir பண்றது, எங்க தரப்புலருந்து இது மட்டும்தான் procedures ஊ so நீங்க எப்படி பண்ணனும், என்ன பண்ணனும்னு சொல்றீங்க?

refund பண்றோ sir okay ங்களா, but full amount எங்களால refund பண்ண முடியாதுங்க sir. நாங்க twenty five percentage எடுத்துட்டு தான் நாங்க குடுக்குற மாதிரி இருக்கும். procedure அதுதாங்க sir உங்களுக்கு புரியுதுங்களா இல்லையா?

sir, booking போயிட்டு இருந்துச்சுன்னா okay, நாங்க உங்களோட கோரிக்கைய ஏத்துப்போ. okay ங்களா, but நாங்க booking close பண்ணிட்டோம். அப்படின்றபோ நாங்க திருப்பி இங்கிட்டு யாரப் போய் நாங்க எடுக்கிறது. யாரு இங்க book பண்ணுவான்னு எப்டி நாங்க சொல்றது.

amount எப்ப refund ஆகுன்னு கேக்குறீங்களா. ஹம் working days seven days அதாது seven days குள்ள refund ஆயிடு sir இல்ல sorry sir அந்த மாதிரி சொல்ல முடியாது, working days வந்து seven days வரும். அது seven days குள்ள உங்களுக்கு refund ஆயிடும். உங்களோட amount வந்து உங்களோட bank account கே வந்துரு sir. அதுல எந்த issues வராது sir. approximate ஆ less than தாங்க. working days பொறுத்து தான் நாங்க calculate பன்னி சொல்ல முடியும். working days seven days குள்ள உங்களுக்கு எப்ப வேணாலும் refund ஆயிடும். okay ங்களா. but twenty five percentage less பண்ணிட்டு தான் நாங்க refund பண்ணுவோம். அதையும் நாங்க சொல்லிறோம். அதுக்கு அப்புறம் வந்து நீங்க சொல்லல அந்த மாதிரிலாம் நீங்க சொல்லக்கூடாதுல.

okay sir வேற ஏதாவது information தேவைப்படுதா?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

பாய் குருதாஸ் தனது முதல் நாற்பத்தி எட்டாவது பஞ்ச குரு சாஹிப் பானாவின் ஐந்து குணங்களை விவரித்தார். தர்மம் முதல் ஐந்து குருக்களின்போது உச்சத்தைத் தொட்ட பொறுமைக்கு இந்தக் குணங்களும் தேவை.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 பரோபகாரமாக இருக்கவும் கற்றுக் கொடுத்தார். தியாகத்திற்கு லாகூர் சென்றார். ஸ்ரீ குரு ஹர்கோவிந்த் சாஹிப்பின் பிறப்பு பற்றிக் கூறுங்கள் குரு சங்கத்தின் பிரார்த்தனை மற்றும் பாபா புதா~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

அவருடைய மகன் வந்த செய்தி கிடைத்ததும் ஹர்கோவிந்தின் ஹர்கோவிந்தின் பாதுகாப்பில் சிறப்பு கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்று அறிவுறுத்தினார். ஏனெனில் அவர் தனது மூத்த சகோதரரின் தன்மையை நன்கு அறிந்திருந்தார். அவர்கள் வடலியில் சுமார் ஒன்றரை ஆண்டுகள் தங்கியிருந்தனர். பின்னர், குரு அர்ஜன் சாஹிப் குடும்பத்தை அமிர்தசரஸுக்கு அழைத்தார்.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 ஆயிரத்தி அறநூத்தி ஆறாம் ஆண்டு மே இருபத்தி ஐந்தாம் தேதி பாபா புத்தாஜி தனது தந்தையின் அறிவுறுத்தலின்படி குர்க்கடி விழாவை இரண்டு வாள்களை வைத்து முடித்தார். ஒரு மிரி மற்றும் மற்றொரு பிரி பக்தியை சக்தியுடன் இணைக்கப் பாபா புத்தாஜி கேள்விக்குரிய கண்களுடன் பார்த்தபோது அதனால் உன் ஆசையுடன் பிறந்தேன். உன் அருளை நிறைவேற்ற இரண்டு வாள்களை ஏற்றுள்ளேன். இனி குரு வீட்டில் மதமும், உலக இன்பமும் கைகோர்க்கும். ஏழைக்கு வாள் ஒடுக்குபவனுக்கு வாள் இஸ்தரான் குர்காடியில் ஆசை நிறைவேறியது. காடி நசின், திவார் அப்துல்லா மற்றும் நாதும்மாள் ஆகியோரால் பாடப்பட்டது. இதில் சத்குருவின் திறமையை வெளிப்படுத்த வாள்கள் பயன்படுத்தப்பட்டன மற்றும் சிதா ஜஹாங்கீரின் தலைப்பாகையுடன் தலைப்பாகை வேறுப்பட்டது. இரண்டு வாள்கள், ஒன்று மிரியில், ஒன்று பிரியில், ஒன்று அஜாமத். ஒரு மாநிலம் ஒரு வைசியரால் பாதுகாக்கப்பட வேண்டும். நீர்த்தேக்கம். பிபி கௌலன் ஒரு காஜியின் மகள். சீக்கிய மதத்தின் பக்தராக மாறியது காஜிக்கு தெரிந்ததும் அவர் அவளைக் கொல்ல முயன்றார்.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 என் பெயர் இவ்வுலகத்தில் சில காலம் நிலைத்திருக்க வேண்டும் என்று வையுங்கள். குரு சாஹிப் பாபா அடல் இருந்த இடத்தில் ஒரு தொட்டியைத் தோண்டினார். அதற்குக் கோல்சர் என்ற பெயர் ராக்கிக்கு பிறகு சத்துவின் குறும்புகளால் அந்தக் கிராமம் பகவான் தாஸ் காரோவுக்கு வழங்கப்பட்டது. இந்த நகரத்தில் ரோங்கன்கள் அதிகம். ஆடம்பரமான தோட்டங்கள் இங்குக் கட்டப்பட்டன, அதனால் இது தோட்டங்களின் நகரம் என்று அழைக்கப்பட்டது. முஸ்லிம்கள் வழிபடுவதற்கு இடமில்லை. குரு சாஹிப் இங்கு ஒரு மசூதியைக் கட்டினார். பிரச்சாரத்தில் பரப்புதல்.

குருட்டு புலவர்களிடமிருந்து எங்களுக்குக் கொஞ்சம் இடம் கொடுங்கள், குரு சாஹிப் புலவர்களிடம் கொஞ்சம் இடம் தருமாறு கேட்டார், ஆனால் அவர்கள் மறுத்து விட்டனர். அவர்கள் இரவு விழுந்த இடத்தில் நடந்த நடந்து கோட்டையை எடுத்து அந்தக் கிராமத்திற்கு மேராஜ் என்று பெயரிட்டனர். ஒரு நாள், குரு ஹர்கோவிந்த் சாஹிப் தனது நான்கு மகன்களையும் அழைத்துக் கொண்டு பாபா ஶ்ரீ சந்த்தை தரிசிக்க பார்த் கிராமத்திற்கு சென்றார்.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 பாபா ஜி உதாசி மாட்டுக்கு எங்களுக்கு ஒரு மகனைக் கொடுங்கள், என்றார். குரு சாஹிப் பாபா குர்திதாவை தனது சேவைக்கு நியமித்தார். பாபா ஸ்ரீ சந்த் குர்க்காடி பிறகு உங்களுக்குக் கொஞ்சம் தபஸ் மற்றும் ஃபக்கீர் எங்களிடம் அதுவும் உள்ளது.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 அமிர்தசரஸ் போர், ஆயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ஏழு. அமிர்தசரஸ் அருகே ஒரு நாள் பேரரசர் ஷாஜகான் தனது வைத்தியர்கள் மற்றும் அரண்மனைகளுடன் வேட்டையாட வந்தார்.

அரசு அதிகாரத்தின் பலத்தால் முகலாய அரசவைகள் விசுவாசத்தை கேட்டபோது சீக்கியர்கள் மறுத்து விட்டனர். அரசப்படை அரசனிடம் முறையிட்டது. கிரீடம் நாளை எடுத்துச் செல்லப்படும், ஷாஜகான் முக்லீஸ்கானை ஏழாயிரம் படைகளுடன் அனுப்பினார். பிறகு பீபி பீரோ திர~ திருமணம் செய்து கொண்டார். குரு சாஹிப் தனது குடும்பத்தை ஜபால் கிராமத்திற்கு இரவோடு இரவாக அனுப்பினார். கம்சன் இளைஞர் ஆனார். இந்தப் போர் அமிர்தசரஸிலிருந்து வரை சென்றது. குரு சாஹிப் போருக்குத் தயாராக இல்லை என்றாலும் சீக்கியர்கள் எதிரிகளை மிகவும் கடுமையாகக் கண்டனர்.

அவர் கொல்லப்பட்டார் மற்றும் ராணுவம் இருபத்தி ஆறு ஜே சி பி ஆயிரத்தி அறநூத்தி இருபத்தி எட்டு பாய் லங்காவின் வீட்டில் இருந்தது. அவர்கள் முதல் தடவையாகத் தோல்வியைச் சந்திக்க நேரிட்டது. ஆனால் அதனால்தான் அவர்களின் தோல்வி அரசு இல்லாதவர்களுக்கும் நிலப்பிரபு~ பிரபுத்துவம் இல்லாதவர்களுக்கும் நூற்றி ஐம்பது ஆண்டுகளாக அடக்குமுறையை அனுபவித்த ஆனால் அதைச் செய்யாத சாதாரண மக்களுக்கும் எதிரானது.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 இதற்குப் பிறகு இதற்குப் பிறகு குரு சாஹிப் கர்தார்பூரிலிருந்து புகேலா கிராமத்திற்கு வந்தார். சௌத்ரி பகவான்தாஸ் அவரை இங்குத் தங்க விடவில்லை. அங்கு ஒரு சண்டையில் பகவான்தாஸ் கொல்லப்பட்டார். அவரது மகள் ரத்தன் சந்த் ஜலந்தர் மாகாணத்தைச் சேர்ந்த அப்துல்லா கானை கொடுத்தார். குரு சாஹிப் உயர்ந்த இடத்தில் இருந்த ஹரி கோவிந்த் எதிர்கொள்ளத் தன்னை தயார்படுத்தினார். குரு ஹரி~ ஹர்கோவிந்த் சாஹிப்பின் தலைமையில் உலகின் எந்தச் சக்தியுடனும் தாங்கள் போட்டியிட முடியும் என்பதை அவர்கள் வளர்ந்து புரிந்து கொண்டனர். இந்தப் போருக்குப் பிறகு குரு சாஹிப் விட்டு வெளியே~ வெளியேறினார். கைப்பற்ற அனுப்பப்பட்டது குருசாஹிப்பின் சிறிய படை லாலா பேக்கின் ராணுவத்திற்கு ஒரு தீர்க்கமான தோல்வியைக் கொடுத்தது. ஆயிரத்தி அறுநூற்று முப்பத்தி இரண்டு லாகூர் மாகாணத்தால் எடுத்துச் செல்லப்பட்ட காபுல் நிறுவனத்துடன் பாய் பிரி சந்த் குரு சாஹிப்புக்காக லாகூர் கோட்டையிலிருந்து குதிரைகளை மீண்டும் கொண்டு வந்ததால் இந்தப் போர் ஏற்பட்டது. போரில் புகழ்பெற்ற குரு சாஹிப் வெற்றி பெற்றார். ஆனால் அவரது குதிரை ஒன்று போரில் கொல்லப்பட்டது. கர்தார்பூர் போர் ஆயிரத்தி அறுநூற்று முப்பத்தி நாலு.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 அவனைத் தன் மகன்களைப் போல் வளர்த்து அவனுக்கு முழு ராணுவ கல்வி பயிற்சியும் அளித்தான். அவனைத் தன் படைத்தலைவன் ஆக்கினான். இப்லீஸ் சாஹிப் போரில் பெரும் வலிமையை காட்டியவன். குரு சாஹிப்பின் சக்தி என் பின்னால் இருக்கிறதா என்று நான் யோசிக்க ஆரம்பித்தேன். குரு சாஹிப் சேவையிலிருந்து விலகியபோது அவர் சக்கரவர்த்தியின் பணியாளரானார். அவர் குரு சாஹிப்புக்கு எதிராகப் பேரரசரை தூண்டிவிட்டு பலமான படையை அனுப்பச் சொன்னார். ஷாஜகான் முக்லீஸ்கானின் சகோதரரும் தஹ்லீஸ் சாஹிப் குரு சாஹிப்பால் கொல்லப்பட்டவருமான கான் ஐம்பதாயிரம் படைகளை அனுப்பினார். ஜாலந்தரின் பிண்டே கான் மற்றும் கான் அவரது சக உதவியாளர்களாக இருந்தனர். அரசுப்படை நகரத்தைச் சுற்றி வளைத்தது. சீக்கியர்கள் மிகுந்த துணிச்சலை காட்டினார்கள். சீக்கியர்கள் மதத்திற்காகவும், குரு சாஹிப்பிற்காகவும் போராடினார்கள். ஆனால், பதான்கள் சம்பளத்திற்காக மட்டுமே, இந்தப் போரில் குரு தேவ் பகதூரும் தனது தைரியத்தைக் காட்டினார். பகதூர் ரக் பிதா இங்கே திரும்பத் துரோகம் செய்தார். பாண்டே கானுக்கு நள்ளிரவில் தாக்குதல் நடத்த செய்தி அனுப்பினார். பாண்டே கான் தனது படையுடன் வந்தார். போர் நீண்ட காலம் தொடர்ந்தது. குரு சாஹிப் ஆயிரத்தி எண்ணூறு வீரர்களைக் கொண்டிருந்தார். அதில் எழுநூறு போய்~ பேர் வீர மரணம் அடைந்தனர். இறுதியாக, குரு சாஹிப் பிண்டே கானிடம் ஏன் அந்த மனிதனை இறந்து விட்டாய்? உன் கோபம் என்னிடம் உள்ளது. வா, முதலில் நீ என்னுடன் கைகுலுக்க வேண்டும். குரு சாஹிப் அவருக்கு மூன்று அடி கொடுத்தார். அவர் மூன்று முறையும் தோல்வியடைந்தார். கொடுக்கப்பட்ட குரு ஒரு குரு சாஹிப் முதல் முறையாக அவர் காயமடைந்து குரு சாஹிப்பின் காலில் விழுந்தார். கான் இப்போது உங்கள் பேனாவை படிக்கும் நேரம் வந்து விட்டது.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 முஸ்லிம்கள் வீரர்களைப் புதைத்துவிட்டு கிராத்பூர் நோக்கி அணிவகுத்து சென்றனர். தோல்வி அடைந்த வீரர்கள் மீண்டும் பத்வரா அருகே கூடி போரிட்டனர்.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 குரு சாஹிப்பை பார்க்க வருவதால் குரு சாஹிப் போர்களால் வருத்தப்படவில்லை. சீக்கிய மதத்தைப் போதிக்க அமைதியான சூழலில் வாழ்வதன் மூலம் என்ன செய்ய முடியும் என்பதற்காகச் கிராத்பூர் ஒரு நிலையான இடமாக இருக்க முடிவு செய்யப்பட்டது. ராஜா தாராசந்த் மகிழ்ச்சி அடைந்தார். குரு சாஹிப் யோகியின் அரசு ராணுவத்திற்கு எதிராக உரு~ அவருக்கு உதவினார் மற்றும் இழந்த பிரதேசத்தைத் திரும்பப் பெற்றார், முடிந்தது. குரு சாஹிப் தாராசந்திடமிருந்து நிலம் வாங்கி கிராத்பூர் ந~ நகர் கட்~ கட்டினார். நீ பாபா புத்திதாஜி அதை வைத்திருந்தார். எப்போடா ஊருக்கு போவோம்னு இருக்கு ஊர்ல வேற திருவிழா வந்திருக்கு என் பிள்ளைங்க எல்லாரும் time ஆவது ஊருக்கு போகணும் மூணு வருஷம் இந்த கொரோனால திருவிழாவே வைக்கல இந்த time ஆவது எப்படியாவது திருவிழா கொண்டாடுறதுக்கு கண்டிப்பா ஊருக்கு போயிடணும் அம்மா ஒரு வாரதுக்கு முன்னாடியே வர சொல்லி இருக்காங்க ஒரு night டு முன்னாடியே போனோன்னா இன்னும் கொஞ்சம் jolly யா இருக்கும் பிள்ளைங்களை வச்சிட்டு விளையாடிட்டு நைனா office ல leave கொடுக்குறாங்களா என்னன்னு தெரியல நம்மளோட enjoyment காக நம்ம போலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாலும் அஹ் எப்படின்னு தெரியல பார்ப்போம் பிள்ளைகள கண்டிப்பா கூட்டிட்டு போகணும் பிள்ளைங்க எப்படா வருவோம் அப்படின்ற மாதிரி கிளம்புவோம் கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்குங்க இப்போதான் leave வேற விட்டு இருக்காங்களா half yearly leave annual leave வு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 திருவிழான்னா ஐந்து நாள் இருக்கும் ஐந்து நாள் ஆறு நாளு அதான் இப்படி sunday ஞாயிற்றுக்கிழமை start ஆகும் ஞாயிற்றுக்கிழமை start ஆனா next வெள்ளிக்கிழமை வர இருக்கும் வெள்ளிக்கிழமை coming வெள்ளிக்கிழமை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 அப்படி full லா ready பண்ணிடுவாங்க ஊரு full லா அது என்ன சொல்றது area எல்லா area யாவையுமே கூட்டி clean பண்ணி அவ்வளோ சுத்தமா வச்சி இருப்பாங்க திருவிழா start பண்றதுக்கு முன்னாடி அதை எங்க ஊருல என்ன சொல்லுவாங்கன்னா வைகாசி பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க வைகாசி பொங்கலு எப்போடா வரும் அப்படின்னு wait பண்ணிட்டு இருந்தோம் அம்மா இப்போதான் phone பண்ணி சொன்னாங்க இன்னும் ஒரு இரண்டு வாரம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி இருக்காங்க கண்டிப்பா இந்த time போகும் போது ஒரு நல்ல ஒரு மறக்க முடியாத நினைவுகள் எல்லாம் கிடைக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா கிட்ட தட்ட ஒரு நாளு வருஷம் ஆச்சு நாலு ஹம் நாங்க போய் நாலு வருஷம் ஆச்சு கொரோனானால நடக்கல போன வருஷம் நடந்துச்சு ஆஹ் போன time ன்ற பாருங்க அதுக்கு முன்னாடி நடந்துச்சு so அப்போ என்னால முடியல போக முடியல பிள்ளைகள வச்சிட்டு போக முடியல அப்போதான் குட்டி பையன் தம்பி so போகல last டா எப்போ நடந்ததுன்னா தம்பி பிறந்த அப்போ நடந்துச்சு ஆஹ் தம்பி அப்போ பிறந்து hospital ல இருக்கோம் correct டா அப்போதான் பொங்கலு என்ன பார்க்க வரவங்க எல்லாருமே என்ன பார்க்க வரல பொங்கல் முடிஞ்சி வந்து பார்த்தாங்க அதனால இந்த எப்படியாவது இந்த time போகணும் தம்பி பிறந்ததுக்கு அப்பறோம் கொரோனா கொரோனானால திருவிழாவே நடக்கல இப்போதான் நடக்குது கண்டிப்பா வந்து எப்படியாவது நல்ல ஒரு entertainment டா இருக்கும் பிள்ளைங்களும் ரொம்ப ஆர்வமா இருக்காங்க என் பொண்ணுக்கு திருவிழா ஊருல திருவிழானாலே என்னன்னே அதாவது அவளுக்கு விவரம் தெரஞ்சது இப்போதான் விவரம் தெரியும் அதுக்கு முன்னாடி கூட்டிட்டு போய் இருக்கோம் அதுக்கு முன்னாடி அப்படின்னு சொன்னா அப்போ அவளுக்கு விவரமே தெரியாது இப்போ கிட்ட தட்ட நாளு வருஷம் அவளுக்கு ஏழு வயசுங்கறப்போ அப்போதான் திருவிழா அப்போ அவளுக்கு ஒரு நாலு மூணு நாலு வயசு இருக்கும் அப்போ போனோம் மூணு வயசு அப்போதான் குட்டி பொண்ணு தெரியல விவரம் தெரியல ஹம் மூணு வயசு ஹம் மூணு வயசு இல்ல இரண்டு வயசு மூணு வயசா இருக்கும் போது நாங்க போகல பிள்ளைக்கு தம்பி பிறந்தானா அப்படின்னு சொல்லிட்டு போகல இந்த time கண்டிப்பா எப்படியாவது போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கேன்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 ஞாயிற்றுக்கிழமை start ஆனதுல இருந்து next அடுத்து வெள்ளிக்கிழமை வர ஒரே திருவிழா கொண்டாட்டமா தான் இருக்கும் first எப்படி start பண்ணுவாங்கன்னா சனிக்கிழமை வெள்ளிக்க்கிழமைலருந்தே ஹம் என்ன சொல்றது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 நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது அது வந்து ஒரு விளையாட்டா போடுவோம் அது வந்து நல்லா வளரணும் வளர்ந்தா நம்ம நினைச்சது நடக்கும் அப்படிங்கற மாதிரி சொல்லுவாங்க நான் இந்த time மு அம்மாவ போட சொல்லி இருக்கேன் ஒண்ணே ஒண்ணு பாப்பாவுக்காக சரி okay அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொல்லி இருக்காங்க போட்டுட்டாங்கன்னா போட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இன்னும் ரெண்டு வாரம் இருக்குல அடுத்த வாரம் போடுவாங்க போட்டாங்கன்னா அப்போ போட்டாங்கன்னா கண்டிப்பா போய் ஆகணும் தம்பி வருவான் அதாவது என்ன சொல்றது நாங்க மூணு பேரும் family ஆனதுக்கு அப்பறோம் வர்ற திருவிழா அப்படின்றதுனால கண்டிப்பா எல்லாரும் போகணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன் நானு ஆஹ் பார்ப்போம எப்படி என்ன leave கேட்கணும் office ல பிரச்சனை பண்ணுவாங்க ஐயோ ரொம்ப tension னா இருக்கு பார்ப்போம் ஆனா என் பொண்ணு பிள்ளைங்களோட சந்தோஷம் தான முக்கியம் கண்டிப்பா பிள்ளைங்கள மட்டுமாவது ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அம்மா வீட்டுல விட்டுடணும் leave விட்டுட்டாலே பெரும்பாலும் அம்மா வீட்டுல விட்டுடணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன் இங்க இருந்தாலும் என்ன பண்றது

இப்போ அங்க ஊருல விட்டோம்னு சொன்னா அம்மா பார்த்துப்பாங்க வீட்டுக்குள்ள இருப்பாங்க கொஞ்சம் வேணுங்குறத வாங்கி கொடுத்து ஊருல வச்சிட்டு பார்த்துட்டே இருப்பாங்க ஊருல தான் கொண்டு போய் விடணும்னு நினைச்சிட்டு இருக்கேன் பார்ப்போம் எப்படின்னு சொல்லிட்டு ஹம் ஹம் leave விடட்டும் அப்படின்னு wait பண்ணிட்டு இருக்கேன் அப்படியே நாங்க திருவிழாக்கு போயிட்டு jolly யா enjoy பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம் first first டு எனக்கு marriage ஆன புதுசுல போனது திருவிழாவுக்கு இது தான் வந்து ரொம்ப திருவிழாவா இருக்கும்னு நினைக்கிறேன்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 அதுவும் எப்படி first first டு strat பண்ணுவாங்கன்னா அங்க ஊருல வந்து sunday ஆஹ் ஞாயிற்றுக்கிழமை வந்து சாமி கும்பிடுவாங்க இதை இதை என்ன சொல்றது first first டு கும்பிடும்போது வந்து அது என்ன ஒரு காட்டுக்குள்ள போயிட்டு ஒரு சாமி கும்பிடுவாங்க அது சாமி வந்து உருவம் சிலை எதுவுமே இருக்காது கோவில் எதுவுமே இருக்காது just வந்து என்ன சொல்றது விளக்கு மட்டும் இருக்கும் வடக்க பார்த்து நின்னு கும்பிட்டுட்டு வந்திருவோம் அங்க வந்து என்ன கொடுப்பாங்கன்னா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 ஊருல light கட்டுறது இந்த மாதிரியான வேலை மட்டும் நடக்கும் இந்த இது இருக்காது சாமி கும்பிட போறதுன்னா அது வந்து sunday start ஆகும் sunday evening போயிருவோம் போய் கும்பிட்டு வந்துடுவோம் அப்பறோம் monday காலையில இருந்து எல்லாரும் என்ன சொல்றது கோவில்ல சாமி கும்பிட்டுட்டே சாமி கும்பிடுவாங்க அப்பறோம் அடுத்தடுத்து வேலையேல்லாம் நடக்கும் அப்பறோம் நாளைக்கு காலையில பூஜை பண்ணுவாங்க அப்பறோம் எல்லாரும் முளைப்பாறி வளர்த்துட்டு இருப்பாங்கல்ல ஒரு வாரமா அந்த முளைப்பாறிய actual லா வந்து திங்கட்கிழமை தான் எடுத்து வெளில வைப்பாங்க அதை வந்து ஒருத்தவங்க தான் பார்த்து வளர்த்து இருப்பாங்க அதை திங்கட்கிழமை தான் எடுத்து வெளியில எல்லாரும் பார்ப்பாங்க வெளியில எல்லாரும் பார்த்து ஆஹ் எடுத்து என்ன சொல்றது கும்மி தட்டுவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல கும்பி கட்டி செஞ்சு jolly யா இருக்கும் ஒரு வாரம் நான் சின்ன பிள்ளையில எல்லாம் சின்ன பிள்ளையில எல்லாம் school படிக்கும் போது போயிட்டு ஒரு முளைப்பாறி போட்டு அதுக்கு daily நான் வீட்டுல தானே இருப்போன் அப்போ evening வந்து daily கும்மி தட்டுவாங்க அப்படி பண்ணோம்னு சொன்னா நல்லா வளரும் அப்படிங்கற மாதிரி சொல்லுவாங்க இந்த time மு அம்மாட்ட சொல்லி இருக்கேன் போட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் போடுவாங்கன்னு தான் நினைக்கிறேன் போட்டு பாப்பாவுக்காக ஒண்ணு போடுங்க அம்மா அப்படின்னு சொன்னேன் சின்ன பிள்ளை ஆசை படுவான்னு சரி okay மான்னு சொல்லி இருக்காங்க போட்டு இருப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன் போட்டாலும் பாப்பா தூக்க முடியாது ஏன்னா wait டா இருக்கும் அது என்ன சொல்றது பெரிய பானை wait டா இருக்கும் ஆஹ் இப்போ எப்படின்னு தெரியல நாங்க இருக்கும் போது அப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருக்குன்னு தெரியல சின்னதா சின்ன பிள்ளைங்களுக்குலாம் சின்னதா போடுவாங்க அப்போ இப்போ எப்படின்னு தெரியல போட சொல்லணும் ஆனா பாப்பாவுக்கு அம்மாவ ஏன்னா அந்த பொண்ணு ஆசை படும் ஏன்னா முதல் முதல்ல போறது கண்டிப்பா நல்லா இருக்கணும் அப்பன்னு நினைக்கும் jolly யா enjoy பண்ணணும் விளையாடணும் அப்படின்னு நினைப்பா போயிட்டு jolly யா enjoy பண்ணிட்டு வரணும் கண்டிப்பா எப்படியாவது leave கேட்டு போகணும் ஒரு three days leave கேட்டு போகணும் அப்பறோம் மூணாவது நாள் இரண்டாவது நாள் சொல்லிட்டேனா மூணாவது நாள் என்ன செவ்வாய்க்கிழமை திங்கட்கிழமை night வந்து சும்மா evening ல இருந்து எல்லாரும் அந்த வில்லுப்பாட்டு இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க ஊருல போடுவாங்க அது நல்லா இருக்கும் அப்பறோம் செவ்வாய்க்கிழமை காலைல வந்து அந்த அது என்ன சொல்றது

அப்பறோம் அடுத்தடுத்து எல்லாம் வேலையுமே செவ்வாய்க்கிழமை பண்ணுவாங்க நிறைய இருக்கும் சாமிக்கு மட்டும் தான் பூஜை நடந்துட்டே இருக்கும் அந்த பூஜை முடிஞ்சதுக்கு அப்பறோம் evening போல ஆஹ் அடுத்த work க்கு start பண்ணிடுவாங்க evening வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பொங்கல் வைக்கிறது பிரசாதம் கொடுக்கிறது இந்த மாதிரி evening பண்ணுவாங்க இந்த time last மும் இந்த time மும் வந்து நம்ம அஞ்சு நாள் திருவிழான்னா அஞ்சு நாளுமே ஊருல யாருமே சமைக்கல எல்லாருமே வந்து அங்க மண்டபம் இருக்கும் ஊருல ஒரு மண்டபம் இருக்கும் அந்த மண்டபத்துல தான் சாப்ப்பிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா நாங்க போல இல்லையா அதனால எங்களுக்கு தெரியாது அப்படி தான் சொல்லிட்டு இருந்தாங்க எங்க தாத்தா ஒருத்தவங்க இந்த time எப்படின்ன்னு தெரியல நல்லா இருக்கும் எல்லா மக்களுமே ஒண்ணு சேர அங்க வந்து சாப்பிடுவாங்க பணக்காரங்க ஏழை எல்லாருமே அங்க தான் சாப்பிடுவங்க அஞ்சு நாளு அந்த மாதிரி அப்போ செவ்வாய்க்கிழமை அந்த இது full லா இருக்கும் night டு சாம கொடைன்னு சொல்லுவாங்கல்ல சாமி அதாவது night வேட்டைக்கு போறது அந்த மாதிரியானதுலாம் இருக்கும் அப்பறோம் புதன்கிழமை காலையில முளைப்பாறி செவ்வாய்க்கிழமையே எடுத்துட்டு வந்து சாமி கோவில்ல வச்சிடணும் சாமி கோவில்ல வச்சிட்டு சாமி கோவில்ல சுத்திட்டு வச்சிட்டு வீட்டுக்கு போயிடுவோம் night டு night டு வந்து சாமி கொடை பார்த்துட்டு செஞ்சிட்டு முடிய ரெண்டு மணி மூணு மணி ஆகிடும் மூணு மணி ஆனதுக்கு அப்பறோம் அன்னைக்கு night வந்து எந்த function னும் இருக்காது மறுநாள் காலையில எப்படி இருக்கும்னா புதன் கிழமை காலையில எழுந்திருச்சி எல்லாரும்

ஒரு சில பேரு வந்து என்ன சொல்றது ஒரு time மட்டும் சாப்பிடுறது evening மட்டும் சாப்பிடுறது அந்த மாதிரியான விரதம்லாம் இருந்திருப்பாங்க நான் இருக்கும் போதும் வந்து அப்படி தான் இருந்தேன் எப்படின்னா ஒரு ஒரு time மட்டும் சாப்பிடுற மாதிரி விரதம் இருந்தேன் இப்போ எப்படி எப்படி வேணா இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க தெரியல அப்பறோம் புதன் கிழமை காலையில எல்லரும் முளைப்பாறைலாம் எடுத்துட்டு வந்து வச்சி இருக்கோம்ல அங்க போயிட்டு அங்க வந்து என்ன சொல்றது கும்மி அடிச்சிட்டு செஞ்சிட்டு விளையாண்டு jolly யா இருக்கும் அப்பறோம் அதை எடுத்துட்டு ஊரு full லா சுத்தி வருவாங்க அதை full லா எடுத்துட்டு ஊரு full லா சுத்தி வந்துட்டு சாமிக்கு தேர்த்தி கடன்லாம் விட்டு இருப்பாங்கல்ல அது என்ன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 அது இல்லாம மத்தபடி எல்லாருமே பண்ணுவாங்க இந்த time அப்படின்னு சொல்லிருக்காங்க எப்படின்னு தெரியல பார்ப்போம் போனா தான் தெரியும் அப்பறோம் evening போல எல்லாரும் அந்த evening போல எடுத்துட்டு எல்லாதையும் ஊரு ஊரு full லா சுத்தி வருவோம் ஊரு full லா சுத்தி வருவோம்னா அப்படி இருக்கும் ஊரே என்ன சொல்றது கலைக்கட்டி இருக்கும் எல்லாம் வீட்டுகு வீட்டுக்கு எல்லாரும் ஆளு வந்திருப்பாங்க இல்லையா எல்லாருமே சேர்ந்து jolly யா enjoy பண்ணி அவ்வளோ நல்லா இருக்கும் முளைப்பாறிய சுத்தி வந்துட்டு சாமி கோவில்ல வச்சிட்டு அதை எடுத்து அப்படியே கரைச்சிடுவாங்க புதன் கிழமையே கரைச்சிடுவாங்க புதன் கிழமையோட அந்த கோவில் function முடிஞ்சிடும் முடிஞ்சிடும்னா புதன்கிழமை night ஆகிடும் அன்னைக்கு night வந்து என்ன function னா ஏதாவது வில்லு பாட்டு movie போடுறாது அந்த மாதிரி எதாவது இருக்கும் அஹ் வியாழக்கிழமை வந்து என்னன்னா கரகாட்டம் அந்த மாதிரி இருக்கும் காலையில இருந்து மஞ்சள் தண்ணி ஊத்துவாங்க வியாழக்கிழமை காலையில மஞ்சள் தண்ணி ஊத்திட்டு jolly யா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 அப்படின்னு சொல்லிட்டு விளையாண்டிட்டு அன்னைக்கே முடிஞ்சிடும் mostly அன்னைக்கு தான் வந்து பயங்கரமா என்ன பண்ணுவாங்க சண்டை போடுவாங்க இந்த மேலம் எல்லாம் அடிச்சி அதுவும் area full ஆ சுத்தி வருவாங்க ஊரு full ஆ சுத்தி வந்து எல்லாரும் ஆடிட்டே பசங்க full லா ஆடிட்டே சுத்திட்டே வருவாங்க அதோட முடிஞ்சிடும் வியாழக்கிழமை யோட function முடியும் வெள்ளிக்கிழமை திரும்ப சாமிக்கி வந்து ஏதாவது அபிஷேகம் அந்த மாதிரி பண்ணி வெள்ளிக்கிழமையோட கூழு ஊத்தி finish பண்ணுவாங்க அஞ்சு நாளும் jolly யா ஆறு நாள் jolly யா இருக்கும் எப்படியாவது இந்த வாட்டி பிள்ளைங்கள கூட்டிட்டு திருவிழாக்கு போகணும் கண்டிப்பா போகணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன் ஆஹ் hello ஆஹ் hello வணக்கம் madamredbus ஆஹ் ஆஹ் madam பாத்திங்கனா, நான் ஒரு Few days back பாத்திங்கனா, நான் வந்து book பன்னிருந்தேன், திருச்சி to பேங்களூர் வந்து bus உ book பன்னிருந்தேன். so நான் ஒரு emergency purpose நாலா நான் இந்த bus trip அ cancel பன்றேன்

ஆஹ் ஆமா ஆஹ் six five nine

ஆஹ் எதனால madam இப்படி பண்றீங்க இப்படி. நான் தான் அந்த bus ல ஏர்ல. நான் bus ஊ எடுக்கல, அந்த date ஊம் ஆகல. அதுக்கு முன்னாடியே நாந்தான் inform பண்ணிட்டேன். அப்பறம் எதுக்காக okay madam என்னது time தான் ஆகலையே madam இன்னும் two days இருக்குல, two days குள்ள யாரும் book பண்ண மாட்டாங்களா என்ன அந்த seat அ.

okay madam இன்னும் பாத்தீங்கன்னா இன்னு two days இருக்கு. so அதுக்குள்ள ஏதாவது ஒரு emergency இல்ல tatkal அது மாதிரி நம்ம ஏதோ ஒன்னு பன்னி அவங்கள miss பண்ண வச்சுட்டு, அதுக்கப்புறம் பண்ண வேண்டியது தானே. then okay mam நீங்க சொல்றது எல்லாம் okay தான். but ஆனா எப்படியும் bus லயு ஏறல. இன்னும் time மு இருக்கு, so அது இல்லாம நான் அவ்ளோ செலவு பண்ணி ticket எடுத்துருக்கேன், நீங்க அதுல இருந்து solid ஆ ஒரு twenty percentage எடுத்துட்டீங்கனா, அது எனக்கு ஒரு பெரிய loss தான எனக்கு. இல்ல madam கொஞ்சம் management ல எதாவது பேசுங்க. எனக்கு கொஞ்சம் amount urgent ஆ தேவைப்படுது. நீங்க solid ஆ இப்ப twenty percent எடுத்துக்குவீங்க அ. solid ஆ ஒரு twenty percentage எடுத்துப்பீங்க அப்டினாக்க, அதுலே எனக்கு ஒரு two hundred and fifty rupees எனக்கு அதுலே loss ஆயிடுச்சு. தேவயில்லாத செலவு தான். அதன் பிறகு நான் வேற எதாவது பார்த்திருக்கலாம், இல்ல எதாவது பண்லாம் இல்லையா. தேவயில்லாம போது.

so வேற எதாவது procedure. வேற எதாவது procedure எதும் இருக்கா madam, நான் எதா பண்ணியாவது full amount கொஞ்சம் deduction பண்ற மாதிரி எதாவது try பண்ண முடியுமா okay madam. அதான் இன்னு two days இருக்கு madam நான் காலைல கூட, இருங்க இருங்க. நான் காலைல கூட பாத்தேன். booking ல இருக்கு இப்ப, so அதனால தான் நான் உங்களுக்கு call பண்ணி சொல்றனே. இல்லனா அந்த ticket அது எப்டி madam call பண்னோன அப்ப cancel பண்றதுக்கா? இல்ல madam காலைலேந்து open ல தான் இருந்துச்சு நீங்க சொல்றது எல்லாம் புரியுது, but ஆனா ஏன் பிரச்சனைய கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க solid ஆ twenty percentage நான் எடுத்துக்குவன் madam நீங்க சொல்றது எல்லாம் புரியுது. ஆனா அதான் நாதான் சொல்றனே, இன்னு two days இருக்கு, அதுக்குள்ள நானே எதோ ஒரு புக்கிங் புடிச்சு குடுக்குறன்னு நான் சொல்ற. வேற எதா booking கூட நான் புடிச்சு குடுக்குறன். என்ன வச்சு கேட்டா நீங்க சேரி madam. அதுக்குன்னு ஒரு twenty percent ஆ எடுப்பீங்க. ஒரு five percentage எடுத்தாகூட okay இல்ல ஒரு seventy five percentage okay madam. இப்ப நான், இப்ப நான் மட்டுதான் பண்ணிருந்தன். but total ஆ bus ல உள்ளவங்க ஒரு அஞ்சாறு பேர் cancel பண்றாங்க, ticket cancel பண்றாங்கனா அப்ப என்ன பண்ணுவீங்க. எல்லாத்துகிட்டயும் twenty five percentage வாங்கிட்டு தா இருப்பீங்களா என்ன என்ன mam நீங்க என்ன mam balance பண்றதுக்கு கூட ஆள் கிடையாது அவளோ facility இல்லனா, நீங்க procedure படி எல்லாம் பண்றீங்க அப்படின்னா, bus ல அப்டி facility இருக்கணும். ஒண்ணுமே இல்லையே bus ல தான். normal ஆ ஒரு ac கூட போடல நான் bus ஊ நல்லா இருக்குன்றதுகாகலா ஒன்னு book பன்னல madam. நான் ஏன் emergency நாலதான் இப்ப நான் book பண்ணதே. இப்ப ஏன் mission solve ஆயிடுச்சு. எனக்கு இங்க ஒரு பிரச்சனை ஆயிடுச்சின்றதுக்காக தான், நான் ticket cancel பண்ண. மித்தபடி எனக்கு வேற எதும் கிடையாது madam. management ல பேசி எனக்கு கொஞ்சம் amount refund பண்ணிகுடுங்க. அது மட்டும் செய்யுங்க. அது தவிர வேற என்ன வேணும் எனக்கு. உங்க office ல பேசி கொஞ்சம் கம்மி மட்டும் வாங்கி கொடுங்க, refund கூட பண்ணி குடுங்க. அதுவே போதும். mam உங்க situation புரியுது, என்னுதையும் புரிஞ்சுக்கணும் mam நீங்க வாயில தான் சொல்றீங்களே தவிர, இந்த மாதிரி புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. நான் இல்ல நான் கூட இன்னொருதங்க இருக்காங்க, ஆனா எனக்கு அப்படி கிடையாது so அதனால கொஞ்சம் பாத்து எனக்கு பண்ணி கொடுங்க.

எனக்கு அப்ப~, எனக்கு எப்ப மீதி balance amount refund ஆகுன்னு சொல்லுங்க.